ஆஹ் ஏன் அவங்களுக்கு தமிழ் தெரியலைன்னாலும் தமிழ்நாட்டுல வந்து அவங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கிடைக்குது பொறியியல் துறை, வங்கித்துறை இந்த மாதிரியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அதிகாரிகள் எல்லாருமே வந்து ஆஹ் most ஆ ஹிந்தி பேசறவங்க அந்தமாதிரி தான் இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஹ் அவங்க வந்து வடநாட்டை சேர்ந்தவங்கதான் நிறைய பேர் வந்து இப்போ collector இந்த SP இந்த மாதிரி post ல எல்லாம் இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோட தலைமையிடமே வந்து எல்லா பொறுப்பும் முக்கிய பொறுப்பு பெரிய பெரிய பொறுப்பு எல்லாமே வந்து north side ல தான் இருக்கு அதனால north side ல இருக்கிறவங்களுக்கு நிறைய எல்~ வசதிகள் எல்லா வேலைவாய்ப்பு இந்த மாதிரி எல்லா வாய்ப்பு வசதி எல்லாமே அவங்களுக்கு வந்து easy ஆ கிடைக்குது ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஆஹ் அதைவிட்டு விலகி விலகி இருக்கிற state க்கு எல்லாம் வந்து எதுவுமே வந்து போய் சேர்றதில்ல அது மாதிரிதான் வேலைவாய்ப்பும் வந்து இப்போ அந்த மாதிரி இந்தியா வாரியா அந்தமாதிரி நிறைய வடநாட்டுல தான் நிறைய பேர் வந்து வேலைக்கு வந்து போறாங்க இதுலேயுமே ஆஹ் வடநாட்டுல நிறைய படிக்காத இளைஞர்களும் வந்து ஆஹ் நம்ம இடத்துக்கு எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வேலை பாக்கறாங்க குறைஞ்ச ஊதியத்துக்கு வேலை பாக்கறாங்க அதனாலேயே வந்து அவங்களை வந்து easy யா வேலைக்கு எடுக்கறாங்க சரி இவங்களுக்கு வந்து சாப்பாடு மட்டும் கொடுத்தாலே வேலை பாப்பாங்க எதிர்பாக்கமாட்டாங்க அந்த மாதிரி அஹ் அதனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்து easy ஆ வந்து நம்ம இடத்துலேயே நல்ல வேலை எல்லாம் கிடை~ கிடைச்சுடுது அடுத்தது பாத்திங்கன்னா இப்போ வந்து நிறைய இளைஞர்கள் வந்து இப்போ நகர்புறத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாலயுமே இப்போ நகர்புறம் ஆஹ் அந்த அடுத்தது அந்த ஊரு நகர்புறம்ன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வளர்ச்சியடைஞ்சு அப்படி எல்லா வாய்ப்புமே இருக்கும் அந்த மாதிரி இது வந்து நகர்புறம் அந்த மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஹ் ஆஹ் நம்ம வந்து ஆஹ் இந்த நம்ம ஊரு நம்ம சின்ன சின்ன ஊரு அந்த மாதிரி இருக்குற இடத்துல எல்லாம் வந்து இளைஞர்கள் வந்து எதுன்னாலுமே ரொம்ப அவங்களுக்கு வந்து ஆஹ் late ஆ தான் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே போய் சேரும் ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க வந்து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 இப்போ கடையில இருந்து ஏதாவது வாங்கிட்டு அப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டுபோய் சேக்குறது எல்லாமே அந்த நகர்புறத்துல தான் வந்து நிறைய option லாம் இருக்கு delivery option லாம் இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம online ல ஏதாவது order போட்டோம்னா கூட வந்து ஊர் புறங்கள்ல இருக்குறவங்களுக்கு வந்து எல்லா இதையுமே இப்போ online delivery app எல்லாம் நிறைய வந்திருக்கு அதுலேயுமே பாத்தீங்கன்னா ஊர்புறம்~ புறத்துல இருக்குறவங்களுக்கு எல்லாம் வந்து அவ்வளவு வந்து போய் சேராது அந்த வா~ வசதியே இருக்காது ஆனா வந்து நகர் புறங்கள்ல இருக்குறவங்களுக்கு வந்து உடனே போய் ஆஹ் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ஆஹ் வந்து ஆஹ் அந்த இடத்துலதான் வந்து அந்த வசதி இருக்கும். அந்த மாதிரி அப்போ வந்து நம்ம வந்து இப்போ இந்த இதுவே ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம் இப்போ வந்து ஹம் எல்லா இடத்துலேயும் இந்த மாதிரிதான் ஹம் நகர்புறங்கள்ல இருக்குறவங்களுக்கு வந்து எல்லாமே வாய்ப்பு எல்லாமே வசதி எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஹம் easy ஆ அமைஞ்சுரும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹம் ஊரு கிராமங்கள்ல எல்லாம் கிராமப்புறங்கள்ல இருக்குறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து easy ஆ வந்து வாய்ப்புகள் எல்லாம் உடனே உடனே அம~ கிடைச்சுடாது அவங்க வந்து ரொம்ப ஹம் தேடி போகணும் அந்த மாதிரி இருக்கும்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

ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டுதான் போக வேண்டியதிருக்கும் அப்படியே கஷ்டப்பட்டு படிச்சாலும் இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை இருக்காது வேலை தேடி அவங்க வந்து ஆஹ் இப்போ அங்க குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு ரொம்ப தூரமா போய் தான் வேலை பாக்க வேண்டியதிருக்கும் இதுலையுமே பாத்தீங்கன்னா ஹம் அதனாலதான் அந்த வாய்ப்பு எல்லாம் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கூட ரொம்ப கம்மியா இருக்கறது வந்து ஆஹ் கிராமப்புறங்கள்லதான் நல்ல கம்மியா இருக்கு நகர்புறங்கள்ல வந்து இப்போ எல்லாமே தொழில்நுட்ப ரீதியாதான் வந்து எல்லாமே வளர்ச்சியடையுது பாத்தீங்கன்னா ஹம் நிறைய நிறுவனங்கள் எல்லாம் வந்து தொழில்நுட்பத்தை வச்சு இயங்கிட்டிருக்கு இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாம் most ஆ வந்து ஹம் எங்~ எங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம ந~ நகர்புறங்கள்ல எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு நம்ம கிராமப்புறங்கள்ல இருக்காது இப்போ வந்து ஆனா நிறைய இளைஞர்கள் வந்து ஹம் சுயமா வேலைவாய்ப்பு உருவாக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு ஹம் நிறைய இளைஞர்கள் வந்து கிராமப்புறங்கள்ல எல்லாம் வந்து அவங்க வந்து சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிச்சு அவங்க வந்து ஹம் அவங்க வந்து ஆஹ் ஊர்புறங்கள்ல இருக்க மக்களுக்கு எல்லாம் வேலைவாய்ப்பு எல்லாம் கொடுக்கறாங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நகர்புறத்துல போயி அதுல உள்ள அனுபவத்தை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரிதான் வந்து அவங்க வந்து சரி சொந்தமா நம்மளும் பண்ணணும் நம்ம ஊருக்கு வந்து முன்னேறணும் அந்த மாதிரி ஒரு இதுல ஹம் வந்து அவங்களும் அவங்களுக்கும் ஒரு தொழில் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும் அந்த ஊருக்கே வந்து கிராமப்புறங்கள்ல உள்ள மக்களுக்கும் அதுவந்து ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து இப்போ பாத்தீங்கன்னா நிறைய வேலைவாய்ப்புகள் எல்லாம் இப்போ வந்து ஆஹ் இருக்கு ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஹம் நம்ம எதிர்பார்ப்பு வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் பாத்தீங்கன்னா இப்போ கிராமப்புறங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் ஹம் நிறைய ஆஹ் பெரிய பெரிய college எல்லாம் பாத்தீங்கன்னா engineering college இந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து வந்துருக்கு அப்போ வந்து most ஆ வந்து எல்லாருமே engineering முடிச்சிருப்பாங்க இப்போ அவங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னா இப்போ வந்து பெரிய ஆஹ் நம்ம engineer ஆ engineer level ல போகணும் ஏதாவது ஒரு ஆஹ் system work உ அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப அப்படி இல்~ labour work பண்ணாம ஒரு soft ஆ ஒரு work பண்ணணும் ஒரு software engineer ஒரு hardware engineer இந்த மாதிரி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 இப்போ வந்து அவங்க எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகுறதுனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு தக்கன வேலைவாய்ப்பும் நம்ம நாட்டுல வந்து உ~ உருவாக்கணும் அப்போ தான் அந்த இளைஞர்கள் வந்து அவங்க விருப்பப்பட்ட வேலைக்கு போக முடியும் அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் எனக்கு பிடிக்கற வேலை கிடைக்குறவரை நான் வேலைக்கு போகமாட்டேன் அந்த மாதிரி வந்து ஹம் நினைச்சிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. அதுவும் வந்து இப்போ ஒரு வகையான ஆஹ் பா~ பாதிப்பா இருக்கு வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கிறது இப்போ ஒவ்வொரு மாநிலத்துலேயும் வந்து தமிழ்நாடு ஒரு மாநிலம்னா அங்க வந்து நிறைய வேலைவாய்ப்பு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய இளைஞர்கள் வந்து வேலைவாய்ப்பு இல்லாம அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா online ல எல்லாம் இப்போ வந்து register பண்ணி வச்சிருக்காங்க வேலை தேடுவோர் அந்த மாதிரி பட்டியலா, அப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னா நம்ம அரசாங்கம் வந்து ஏதாவது உதவி செய்யும் நாளைக்கு ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பு வந்து அவசரமா ஆஹ்

பிற்கால சோழர்களின் வரலாற்றை அறிய வெங்காய உள் உள்ச்~ கிருஷ்ணனி கிருஷ்ண சாஸ்திரி ஆகியோர் தொகுத்த கல்வெட்டுகளும் மன்னர்கள் வெளியிட்ட செப்பேடுகளும் வழி செய்கின்றன அன்பில் பட்டயங்கள் திருவள்ளங்காட்டு செப்பேடுகள் கரந்தை செப்பேடுகள் ஆனைமங்கல செப்பேடுகள் லெடன் செப்பேடுகள் ஆகியவை அவற்றில் சில இவை தவிர இலக்கிய இலக்கணங்களும் கலிங்கத்துப்பரணி மூவர் உலா பெரியபுராணம் பன்னிரு திருமுறைகள் தீவ்ய சூரிய

கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் பல்லவர்களுக்கும் தென் பகுதிகளில் வலுவுடன் இருந்த பாண்டியர்களும் போட்டி நிலவுகிறது இக்கால சோழ சிற்றசர்கள் பல்லவர்களுக்கு ஆதரவாக இருந்ததாக தெரிகிறது பழையாறையில் தங்கியிருந்து தங்கி குறுநில மன்னனாக இருந்த சோழ மன்னன் விஜய விஜய~விஜயலாயன் என்பவன் கிபி எண்ணூத்தி ஐம்பதில் தஞ்சையை தலைநகராக கொண்டு வந்த முத்தையர்களை தோற்கடித்து தஞ்சையை கைப்பற்றி அங்கே தனது ஆட்சியை நிறுவினார் பாண்டியர்களையும் போரில் தோற்கடித்து தனது செல்வாக்கை வளர்த்துக் கொண்டான் அது முதல் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை துங்கபத்திரை ஆற்றின் தெற்கிலுள்ள நிலப்பகுதி முழுவதிலும் சோழ பேரரசின் செல்வாக்கை சோழ பர~ பேர~ பேரரசின் செல்வாக்கை ஓங்கியது இம்மன்னன் தஞ்சையில் நிதம்~ ~பசூதனி ஆலயம் எடுத்தான் என திருவலங்காட்டு செப்பேடுகள் தெரிவிக்கின்றன

அரசியல் ஆற்றலையும் போர்திறமும் மிக்க இவன் சோழநாட்டு எல்லைகளையும் விரிவாக்கினார் கிபி எட்நூத்தி என்பதில் பல்லவர்களுக்குக்கிடையே ஏற்பட்ட அதிகார போட்டியின் காரணமாக நிர்பந்த~ நிருபத்துங்க பல்லவனும் பல்லவன் அ~ அ~ அபரா~ அபராஜித்தனுக்கும் இடையே திருப்புறப்பியம் என்னும் ஊரில் போர் நின்றவன் நிருபத்துங்க பல்லவனுக்கு பாண்டியன் வரகுணன் துணை நின்றான் இப்போரில் அபராஜிதன் வெற்றி பெற்றான் பிருதிவிபதி மரணம் அடைந்தான் தோல்வியுற்ற பாண்டியன் தன் நாடு திரும்பினான் திருப்புறம்பிய சோழநாட்டில் இருந்து பொருத்தப்பட்டன இவற்றை ஆதித்தன் கைப்பற்றினான் அபராஜிதனும் சோழர்களுக்கு சில ஊர்களை பரிசாக அளித்தான்